சீக்கிரம் ஆறாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புண்ணும் இன்னும் ஆறாம அந்த ஒரு கால்ல ஒரு விரல் கூட எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது அந்த மாதிரி ரொம்ப critical ஆதான் இருக்கு அபிஷா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 நம்ம ஒழுங்கா correct ஆன நேரம் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு sugar எல்லாம் ரொம்ப வராது நமக்கு normal ஆவே இருக்கும் அதை நம்ம என்ன உள்ள காலத்துல எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து இப்படித்தான் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட sugar இருக்கு இப்போ நோய் இல்லாத மனுஷனே இல்லை எல்லாருக்குமே maximum thyroid இருக்கு அடுத்து என்ன சொல்றது sugar pressure உ அஹ் அப்படி எல்லா நோயுமே இப்ப இருக்கு அதே போல முந்தி வந்து அஹ் யாருக்காவது ஒரு அழகுதான் எங்கேயாவது ஒரு ஆளுக்குதான் நமக்கு cancer அப்படின்னு கேள்விப்படுவோம் ஆனா இப்ப அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப மாறிப்போச்சு உலகம் யாரும் பாருங்க ஒரு வீட்ல ஒரு ஆஹ் ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல ஒரு பத்து பேருக்காவது cancer இல்லாம இல்லக்கா அப்படி நம்ம சாப்பாட்டு முறையினாலதான் இப்படி எல்லாம் இந்த மாறுபட்டுட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியே oil உ oil ஆன item சாப்புடவே கூடாது நம்ம எவ்வளவு தூரம் oil ஆன item த்தை அஹ் avoid பண்ணணுமோ அவ்வளவு தூரம் நம்ம உடம்புக்கு நல்லது ஆஹ் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது அதே போல முந்தி உள்ள காலத்துல உள்ளவங்க எல்லாமே கையினால அரைச்சு வேக வச்சு அப்படிதான் சாப்பிடுவாங்க அதே போல கலந்து சாப்பிடுவாங்க அடுத்து நல்ல நல்ல கோதுமை கஞ்சி கூழ் அஹ் கூழ் கேழ்வரகு அப்படிப்பட்ட சாப்பாடுதான் ரொம்ப சாப்பிடுவாங்க

எ~ எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வேர்வை வருதோ அவ்வளவு தூரம் உழைப்பாங்க உழைச்சு அவங்க அப்ப அவங்க வியர்வை வர்றதுக்காக நமக்கு எவ்வளவு நோய் இருக்குதோ அந்த நோய் எல்லாம் வெ~ நோய்க்குள்ள அந்த இதெல்லாம் நமக்கு வெளிய வந்திரும் வேர்வையினால அப்படி எல்லாம் வந்தா நமக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ஆரோக்கியமும் ஹம் இதாவும் இருப்பாங்க healthy ஆவும் இருப்பாங்க அதே போல முந்தி உள்ளவங்க எல்லாம் ப~ காலையில சாப்பிட்டுட்டு எடுத்துட்டுதான் வேலைக்கு போவாங்க காலையில நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணிக்குள்ள சாப்பிடுவாங்க காலையில சாப்பாடு காலைல சாப்பாடு அதுக்கப்புறம் பத்து மணிக்கு ஒருக்கா சாப்பிடுவாங்க அடுத்த ரெண்டு மூணு ரெண்~ இந்த இது ஒரு மணிக்கு ஒருக்கா சாப்பிடுவாங்க அடுத்த night சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடுவாங்க நம்ம இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் பாருங்க வேலைக்கு போகணும் school க்கு போகனும்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

பிள்ளை பாவம் இல்லையா கேட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு porotta அப்படி biriyani இதெல்லாம் சாப்பிட்டதுனாலதான் நமக்கு உடம்புக்கு நல்ல நோயே வர்றது இனி உள்ள காலத்துல வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் ஆனா இப்படிப்பட்ட உணவு எல்லாம் தவிர்த்துட்டு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

இனி அஹ் இப்போ உள்ள காலத்திலே எல்லா பிள்ளைகளுமே இயற்கையா இதைதான் விரும்பும் செயற்கை சாப்பாடைதான் விரும்புவங்களே தவிர இயற்கை சாப்பிட எந்த பிள்ளைகளுமே விரும்பல அதேபோல முந்தி உள்ள காலத்துல வந்து பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க முந்தி உள்ளவங்க எல்லாம் நம்ம வீட்டிலேயே பயிர்னாலும் சரிதான் இந்த இது இந்த அது என்னது ஹம் ஆஹ் காய்கறி வகைகள்னாலும் சரிதான் ஹம் இந்த கிழங்கு வகைகள்னாலும் சரிதான் வீட்டிலேயே ஆஹ் இந்த இது வள~ வ~ விவசாயம் போல செஞ்சு அப்படிதான் சாப்பிடுவாங்க ஆனால் இப்ப உள்ள காலத்துல பாருங்க எல்லா பிள்ளைகளுமே ஹம் கடையில இருந்து வாங்குறதுதான் காய்கறி இப்ப உள்ள அம்மா மார்களே இப்படித்தான் கடையில இருந்துதான் காய்கறி எல்லாம் வாங்கி அங்க பெருசு பெருசா இருந்ததுன்னா ஐயோ அது கண்ணுக்கு முரட்டா இருந்த உடனே அதை போய் வாங்கி அங்க பழ வகைகளும் அப்படிதான் எல்லாமே அப்பதான் போன காலத்துல எல்லாமே அப்படிதான் வாங்கி சாப்பிடறங்களே தவிர யாருமே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 அதனால அதை கொடுத்து அப்படியே விட்டுறாங்க அதனால இனி உள்ள காலத்துல எல்லாம் நம்ம அப்படி சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது நமக்கு வர வர நோய்தான் கூடிட்டே வருமே தவிர குறையாது அதேபோல corona காலத்திலேயும் அப்படிதான் எல்லாருமே ஏன்னா இங்கிலிஷ் மருந்தை தேடி போயிட்டு இருந்த கா~ நேரத்துல பழைய காலம் போலயே அந்த கொரோனா நேரம் வந்துச்சு சாப்பாடுக்கு எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அடுத்து வீட்டிலேயே கை மருந்~ மருந்து பார்த்தாங்க அப்படி பார்த்துதான் எல்லாருமே maximum அப்படி நாட்களை கடத்திட்டே வந்தாங்க ஆஹ் ஏன்னா இந்த இது நம்ம hospital போனால் நம்மளை தனிமைப்படுத்தி பிள்ளையை தனிமைப்படுத்தி அப்படி சொல்லி பயந்து hospital போகாமல் வீட்டிலேயே இந்த மருந்தெல்லாம் அவிச்சு கபசுரக் குடிநீர் அது இதுன்னு எல்லாமே வீட்டுலயே பண்ணி குடிச்~ சாப்பிட்டு எடுத்து அப்படி இருந்தாங்க ஆஹ் doctor மாருக TV லதான் இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாங்க அப்ப அப்படி சாப்பிடறதுலயே நம்ம

ஹம் அவங்களே இது பண்ணிட்டு இருந்தாங்க அதனால இனி உள்ள காலத்துல எல்லாம் நம்ம பிள்ளைங்கள்ட்ட correct ஆ சொல்லி வளர்க்கணும் இப்படி இப்படி சாப்பிட்டாதான் இப்படி இப்படி நம்ம ஒரு இதா வழ~ வ~ வாழ முடியும் அப்படி சொல்லலாம் அதே போல இன்னொன்னு என்னன்னா முந்தி உள்ள காலத்துல எல்லாருமே நூறு வயசுல மேல இருப்பாங்க இப்ப ஒரு அம்பது வயசுக்கு மேல இருக்கவே இது இல்ல முந்தி உள்ளவங்களும் எண்பது வயசுக்கு மேலதான் நோயே வரும் ஆனா இப்ப உள்ளவங்களுக்கு அம்பது வயசுலயே முப்பது வயசுலயே ஏதாவது ஒரு நோய் இல்லாம இல்ல ஆஹ் இருபது வயசிலேயே இருக்கு அதே போல கண் பார்வை இல்லாம இருக்கு பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலயே கண் பார்வை இல்லாம கண்ணாடி போட்டுட்டு அது என்னது சத்து குறைபாட்டானால நமக்கு வந்து இந்த இது vitamin குறைபாட்டாலதான் வருது நம்ம அதுக்குள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அப்ப அதுக்குள்ள இதெல்லாம் இருந்தா நம்ம ஆரோக்கியமா இருந்தா அப்படியெல்லாம் ஒரு நாளுமே வராது அதனால நம்ம correct ஆ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணுமோ அதைதான் சாப்பிடணும் அப்பதான் நம்ம இந்த உலகத்துல ஆரோக்கியமா வாழ முடியும் பாத்தீங்களாக்கா ஆமா அபிஷா நீங்க சொன்னது எல்லாமே ஆரோக்கியத்துக்கு உள்ள இதுதான் ஆஹ் நமக்கு வந்து இப்போ ஆரோக்கியம் சொல்லப் போனா நமக்கு உடம்புல தேவையான வந்து சத்து vitamin வந்து நமக்கு பொதுவா இல்லை எல்லா vitamin கொழுப்பும் புரதம் இரும்பு சத்து எல்லாத்துலயும் நமக்கு வந்து ஆஹ் சம அளவு எல்லாமே இருந்தா மட்டும்தான் எந்தவித நோயும் வராம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் இருக்கும் ஆனா ஏதாவது ஒரு குறைபாடு குறையும் போதுதான் நமக்கு வந்து கண்ல பார்வை குறைபாடு அதே மாதிரி நமக்கு வந்து வயிறு எரிச்சல் அந்த மாதிரி நம்ம ஒரு வேளை சாப்பாடை குறைக்கும் போது அந்த வயிறு எரிச்சல் குடல் அந்த குடற்புண்ணு அப்புறம் குடல்வால் operation பண்றாங்க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 ஆஹ் தானிய வகைகளும் சரி அந்த மாவு வகைகளும் சரி ஆஹ் எல்லா பயிறு வகைகள் சிறுபயறுசு~ சுண்டல் கருப்பு சுண்டல் வெள்ளை கடலை அந்த மாதிரி எல்லாமே ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரிதான் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க உணவுல ஆஹ் அதே போல கம்பம் கூழு கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க அது சின்ன வெங்காயம் ஆஹ் கோதுமை கோதுமை தோசை சாப்பிடுவாங்க அந்த மாதி ரி எல்லாமே ஆஹ் இயற்கை உணவுப் பொருட்களும் செய்~ நம்ம நாட்டு பொருட்கள வச்சு செய்யும்போது அது வந்து ஆரோக்கியம் மிகுந்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுத்து எந்தவித நோயும் வரலை ஆனா இப்ப இந்த sugar ன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய ஆஹ் ஒரு நாற்பது வயசு தாண்டினாலே எல்~ நாற்பது வயசுன்னு சொல்ல~ சொல்லாமலே இப்ப எல்லா youngstage க்கு கூட sugar இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு common ஆ ஆயிப்போச்சு அது ஏதோ ஒரு model ஒரு common நோய் போல எல்லாருக்குமே அது வந்து இருக்கு அதனால வந்து அந்த சாப்பாட்டு அளவைக்கூட எல்லாருமே குறைச்சிட்டாங்க சொல்லப்போனா முன்னாலேன்னா அதுக்குன்னு தனியா அந்த sugar வந்தாலே சாப்பாடோட குறைச்சிறலாம் ஆஹ் எதாவது பழம் சாப்பிடக் கூடாது அதே மாதிரி ஆஹ் அந்த உணவுல கூட சாதம் கூட சத்தம் கூட நம்ம எடுத்துக்கக்கூடாது ஒரு வேளைதான் எடுத்துக்கணும் ஒருவேளை அந்த கோதுமை வகைகள் சாப்பிடணும் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து உணவே ஒரு பெரிய diet plan ஏ பெருசா இருக்கு அந்த மாதிரி நம்மள யாராலயுமே கண்டிப்பா எந்த கட்டத்துலயும் வந்து follow பண்ண முடியாது ஏன்னா ஒரு நாள் follow பண்ணலாம் இரண்டாவது இது வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் follow பண்ணணும்னு சொல்லும் போது அது எல்லாருக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாததா இருக்கும் அந்த மாதிரி நம்மளோட lifestyle ஏ மாறிட்டே இருக்கும் ஆஹ் அதே மாதிரி சில பேர் மூணு வேளை சாப்பிடறவங்களும் இருக்காங்க சில பேரு மதியம் மட்டும் சாப்பாடு எடுத்து காலை வேளை வந்து ஆஹ் tiffin item மாதிரி எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி சாப்பாடு change பண்ணாலும் நம்ம வந்து எடுக்கிற உணவு வந்து எவ்வளவு ஆரோக்கியமும் சத்து நிறைந்த சாப்பாடை நம்ம எடுக்கிறோம்னு உள்ளதுதான் ஆஹ் main concept அதை நம்ம தகுந்த அளவுல எடுத்துக்கிட்டாலே இந்த நோயிலிருந்து விடுதலை இதாகி நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா வாழலாம் அதே மாதிரி ஒரு நோய் வந்தா கூட நமக்கு வந்து நம்மளோட மனசே நம்மளை கொன்னுரும் ஐயோ நமக்கு இந்த நோய் வந்துட்டே வந்துட்டேன்னு சொல்லி

அதே போல ஆஹ் நம்ம இப்ப சாப்பாடு சாப்பாட்டுல என்னென்ன சத்து எடுக்கிறோம் எது குறைபாடு இருக்கு அதை வந்து நம்ம எல்லாமே correct ஆ follow பண்ணி கொண்டு வந்தாலே போதும் ஆஹ் பேரிச்சம்பழம் பாதாம் சாப்பிடுவாங்க பால் எடுப்பாங்க முட்டை எடுப்பாங்க அதே மாதிரி தானிய வகைகள் எடுப்பாங்க பயறு வகைகள் அப்புறம் வந்து ஆஹ் tea coffee யை stop பண்ணிட்டு அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பழ juice அந்த மாதிரி நம்மளோட lifestyle ல கொண்டு வந்தா மட்டுமே ஆரோக்கியமா வாழலாம் அதே மாதிரி ஹம் இந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் கண்ணாடி போறாங்க சரி ஏதோ ஒரு குறைபாடு அவங்க சாப்பிடுறதுல அவங்களுக்கு சாப்பாட்டுல அது கிடைக்காதனாலதான் அந்த பார்வை குறைபாடு வந்து அவங்க கண்ணாடி பயன்படுத்துறாங்க அந்த மாதிரி நம்ம பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி உணவுகளை கொண்டு போறதுலதான் இருக்கு ஆஹ் அதே போல ஹம் corona வந்துச்சு corona வரும்போது ஆஹ் அவங்களுக்கு வந்து பெரிய அழிவெல்லாம் சந்திச்சாங்க ஆஹ் இவ்ளோ மக்களும் அது வந்து இப்படி சொல்ல ஒரு குப்பையில வந்து குப்பையை எப்படி தட்டுவாங்களோ அந்த மாதிரி வந்து மனிதர்கள் உடல்ல வந்து ஆஹ் அடக்கம் பண்ணப்பட்டு பொதிக்கப்பட்டிறணும் அந்த அளவுக்கு ஒரு குவிக்கப்பட்டுச்சு அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம நமக்கு தெரிஞ்ச இதுல இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஆஹ் மனித உடல்கள் வந்து போடப்பட்டு அந்த மாதிரி இது பண்ணாங்க ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாகும் ஏன்னா ஆஹ் ஒரு ஆள் இறந்தாலே அதுக்குள்ள மரியாதை கொடுத்து அந்த மாதிரிதான் இது பண்ணுவாங்க ஆனா அந்த time ல வந்து corona ன்னு ஒரு நோய் வந்துச்சு வந்து அவ்ளோ மக்கள் பாதிக்கப்பட்டு கொத்து கொத்தா மக்கள்தான் வந்து இறப்பை சம்பாதிச்சாங்க அதுல வந்து நமக்கு வந்து காரணம் என்ன நம்ம உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்திங்கிற ஒரு இது இல்லாத ஒரே ஒரு காரணம்தான் அது வந்து ஒரு மூச்சுத்திணறல் மாதிரி வரும் நுரையீரலை பாதிக்கும் அந்த virus அதே போல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 எல்லாமே நம்மளோட இயற்கை வைத்தியத்தை வச்சுதான் எல்லாருமே அந்த மருந்து தயாரிச்சாங்க அதை first நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேரு ஆஹ் vaccine தடுப்பூசி போடப் போனாங்க அதுக்கு booster ஊசி போடப் போனாங்க எல்லாமே எது எல்லாமோ பண்ணாங்க ஆனா வந்து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 நம்மளை நம்ம பாதுகாத்துட்டோம் அந்த மாதிரி நம்ம நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுக்கணுமோ ஒவ்வொரு ஆளும் தனிப்பட்ட முறையில அவங்கவங்க வாழ்க்கை முறையில வந்து தனிப்பட்ட முக்கியத்துவம் கொடுத்தா மட்டுமே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 ரசாயன முறையிலதான் எல்லாமே பயிரிடப்பட்டு நம்ம வாங்குறோம் அந்த மாதிரி இல்லாம ஆரோக்கியம் மிகுந்த இயற்கை வளம் மிகுந்து அதே திருப்பி வீட்டுலதான் எல்லாருமே போடுறாங்க அந்த மாதிரி ஆஹ் இப்ப சென்னையை city ல கூட இடம் இல்லைன்னு சொல்றாங்க இடம் இல்லாட்டா கூட அவங்க என்ன பண்றாங்க மாடித் தோட்டம் அமைக்கிறாங்க அந்த மாதிரி அமைத்து அவங்க சாப்பிடுறது மூலமா அவங்களுக்கு அது வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பயனுள்ளதா இருக்குது நம்ம நம்ம சாப்பாட்டு முறையில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 ஆமாக்கா ஆமா நீங்க சொன்ன ஊர்ல இப்ப இந்த காலத்துல வந்து அப்படிதான் நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஆரோக்கியமா இருக்கறது நம்ம த~ அந்த இது நல்ல வகையானதை சாப்பிடுவோமோ அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும் நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்துடுங்க முந்தி உள்ள காலத்துல தாய்ப்பால்தான் கொடுப்பாங்க ஆறு மாசம் வரையும் அது மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி doctor ஏ சொல்லி விட்டுருவாங்க அப்ப நம்ம வந்து இந்த இதை அப்படி சொல்லி விடுவாங்க அப்ப நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு சரி அவங்களுக்கு தாய்ப்பால் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கூரவு காய்ச்சி அப்படி கொடுப்பாங்க ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களை பாருங்க மாவும் ஆஹ் இந்த என்ன மாவும் சொல்லி இந்த இது மாவு அப்படி இந்த அப்படி மாவு வாங்கி கலக்கி தண்ணியா கொடுக்குறாங்க அதே பிள்ளைங்களுக்கு chemical தானேக்கா அவங்க என்ன வகையில எப்படி செய்யாங்கன்னே நமக்கே தெரியாது ஆஹ் அப்ப நம்ம அப்படி செஞ்~ அப்படி பண்ணினால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

ஆஹ் இந்த இது நோய் வருது அப்படி எல்லாம் வருது இனி உள்ள காலத்துல வந்து பிள்ளைங்களுக்கு நான் அஹ் அதே போல இன்னொன்னு என்னன்னா ஹம் பிள்ளைங்கள் பிள்ளைங்க சின்ன வயசுலயே நம்ம வந்து

அந்த அஹ் சின்ன பிள்ளையிலே அந்த சின்ன பிள்ளைலருந்தே சின்ன பிள்ளைல அப்படி அப்படித்தானேக்கா ஆமா அபிஷா நீங்க சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும் போது அந்த குழந்தைங்களை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அது அதிகரிக்கிறனாலதான் அந்த குழந்தைங்க வந்து ஆரோக்கியமா வாழ முடிஞ்சு அதே மாதிரி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 ஆஹ் அவங்களுக்கு அதுல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வேணும்னு சொல்ற வர உணவு வந்து எந்த உணவுக்கும் இணை இல்லாததுதான் தாய்ப்பால் கு~ அதுல வந்து நிறைய சத்து இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ஆரோக்கியமா வாழ முடியும் அதே மாதிரி, தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்ப ஆஹ் அறிவுறுத்த காரணம் என்ன அவங்களுக்கு தேவையான எல்லாமே அதுல கிடைக்குதுன்னு சொல்லிதான் மருத்துவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி மருத்துவர் சொல்றதுனால நம்ம அதை follow பண்ணி கொண்டு வந்தாலே நம்ம வந்து குழந்தைகளையும் ஆரோக்கியமா வளர்த்துக்கலாம் அதே மாதிரி

நம்ம சுற்றி உள்ளவங்களையும் பாதுகாக்க முடிஞ்சு ஆஹ் இன்னொரு விஷயம் என்னன்னா குழந்தைகள் வந்து ஆஹ் இப்ப ஏதாவது ஒரு சின்ன சளி இருமல் காய்ச்சல் வந்தாலே எல்லாருமே வந்து ஆஹ் மருத்துவமனைக்கு ஒடி~ தூக்கிட்டு செல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க முன்னாலே என்ன பண்ணுவாங்க வீட்டிலேயே ஒரு சளி பிடிச்சிருச்சின்னா ஆஹ் வெத்தலையோ கற்பூரவள்ளியோ அந்த மாதிரி பயன்படுத்தி ஆஹ் அவங்களை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சளி பிரச்சனையை வந்து நீக்குனாங்க ஆனா இப்ப உள்ள காலத்துல வந்து ஆஹ் எல்லாமே ஒரு இங்கிலிஷ் மருத்துவத்தை தேடித்தான் போயிட்டு இருக்கே தவிர ஒரு இயற்கை மருத்துவத்தை யாருமே பயன்படுத்தல ஆஹ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சின்ன இது வந்துச்சுன்னா உடனே hospital தூக்கிட்டு போறது தவறான பழக்கம் ஏன்னா அவங்களை சின்ன வயசுலயே அந்த இங்கிலிஷ் மருந்து குடுக்க குடுக்க அவங்களோட உடம்புல ஒரு பக்கத்துல வந்து தேய்ச்சுதான் வைக்குது அந்த இதை பிரச்சனைய அது உடம்புல இருந்து முழுமையா நீக்கிப் போடல அதனால அந்த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 தயாரிக்கிறது இல்லை அது வந்து ஒரு கலப்படத்துலதான் வந்துட்டு இருக்கு அதனால வந்து இந்த நாட்டுச் சர்க்கரை பயன்படுத்தலாம் பனங்கற்கண்டு அந்த மாதிரி நம்ம உணவு வழக்கங்களை வந்து இயற்கையா நம்ம மேல் தயாரிக்கிறதை கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தினாலே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 அவங்க வந்து taste ஆ எது ருசியா இருக்கோ அதை மட்டும்தான் விரும்புறாங்களே தவிர ஒரு ஆரோக்கியமா சாப்பிடணும்னு உள்ளது குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம பெரிய என்னமோ சின்ன வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு கொஞ்ச கொஞ்சமா சொல்லிக் கொடுத்து அந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாமே உணவுல கொஞ்சம் கொஞ்சமா equal ஆ எடுத்துட்டு வரும்போது ஆஹ் ரொம்ப ஒரு ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி பாதாம் பருப்பு கொடுக்கும் போது குழந்தைங்க கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க ஒண்ணு சாப்பிடுவாங்க அதோட முடிச்சிடுவாங்க அதை ஒரு juice இதுல கொடுத்தோம்னா அவங்களோட எலும்புகள் எல்லாமே உறுதியாகும் அவங்க வளர வளர அவங்களுக்கும் ஒரு ஆஹ் immunity power இருக்கும் அந்த மாதிரி அவங்க எல்லாமே நம்ம சொல்லப் போனா change பண்ண ஒரே காரணம் நம்மளுடைய ஆஹ் உணவு பழக்கவழக்க~ வழக்கங்கள் மட்டும்தான் அதை நம்ம change பண்ண change பண்ண நம்மளோட lifestyle வந்து எல்லாமே ஒரு ஆரோக்கியமா இருக்கும் அதே மாதிரி pollution இப்போ வந்து காற்று மாசுபாடு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை அதனாலேயே நிறைய பேருக்கு நுரையீரல் பிரச்சனை அந்த மாதிரி நிறைய ஒரு ஆஹ் critical ஆன நிலையை கொண்டு வருது அந்த மாதிரி நம்ம வந்து pollution இல்லாம நம்ம வந்து இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுவோம் வீட்டை சுற்றி உள்ள வீட்ல உள்ள plastic ஆஹ் வீட்ல உள்ள குப்பைகள் எல்லாமே போட்டு எரிப்பாங்க எல்லாமே காற்று மாசுபடுது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 அந்த மாதிரி இல்லாம மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு இப்ப வந்து அரசாங்கத்தில பிரிச்சு எடுக்குறாங்க அதை எல்லாமே தனியா ஒதுக்கி நம்ம அவங்க collect பண்றவங்ககிட்ட கொடுத்து இது பண்ணாலே ஆஹ் அந்த மாதிரி ஆஹ் பிரச்சனையில இருந்து எல்லாருமே விடுதலை ஆகலாம் அதே மாதிரி நம்மளும் சாப்புட்ற தண்ணி நம்ம வந்து நம்ம அன்றாட அஹ் அடிப்படை வசதிகள் அதாவது உணவு நீர் இருப்பிடம் சொல்வாங்க நீர் தண்ணியைப் பொறுத்தவரைக்கும்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 இப்போ உள்ளவங்க என்ன mineral water ன்னா சுத்தப்படுத்துறாங்க அதை வந்து என்ன proper ஆன சரியான முறையிலே சுத்தப்படுத்துறாங்களோ அதான் question mark அவங்க அந்த இதை சுத்தப்படுத்துறதுக்காண்டி ஏதோ ஒரு chemical ஐ பயன்படுத்துறாங்க அதனாலே அந்த நீர் வந்து சுத்திகரிக்கப்படுது taste க்கு ஏதோ ஒரு இது கலக்கறாங்க அதைத்தான் இப்போ எல்லா மக்களும் வந்து விரும்புறாங்க okay ருசியா இருக்கு இதுதான் okay அதனாலே தண்ணி ஏன்னா நம்ம normal ஆ தண்ணியைப் பொறுத்தவரைக்கும் சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு இரும்பு வாடை அடிக்கும் அந்த மாதிரி இருக்கறதுனால எல்லா மக்கள் விரும்பறது இல்லை அந்த மாதிரி நம்ம ஆஹ் taste க்கு ருசிக்காக நம்ம போகப் போக நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம வந்து குறைச்சிட்டு இருக்கோம் உள்ளது யாருக்குமே புரிய மாட்டேங்குது சொல்லப் போனா நம்ம அதை வந்து ஆஹ் தனிப்பட்ட முறையில அதை ஆராய்ஞ்சு correct ஆன உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம lifestyle ல மாத்தி மாத்தி கொண்டு வரும் போது கண்டிப்பா வந்து நம்மளும் முன்னோர்களை மாதிரி ஆஹ் ஆரோக்கியமா வாழலாம் எந்த வித நோயும் வராது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

hi வணக்கம், என் பேரு சமீரா பானு அஹ் நான் வந்து அஹ் இரண்டு recording பண்ணியிருக்கேன் first recording சமீரா school னு second recording சமீரா college னு

after college நான் வந்து உம் one month வீட்டுல இருந்தேன் அப்புறமா எனக்கு ஆஹ் offer ஆஹ் காக்னிஸண்ட் offer வந்துச்சு offer letter வந்து அப்புறமா அதுல அவங்க exams, interview, questions எல்லாம் send பண்ணிட்டு இருந்தாங்க அதுல question answer சொன்னாங்க அஹ் பண்ணி answer பண்ணி college போயி எழுதி எல்லாம் answers எல்லாம் எழுதி நாங்க submit பண்ணிட்டே இருந்தோம் அப்புறமா எங்களுக்கு joining joining date வந்துச்சு joining date வந்து ஆஹ் ஜூன் thirty thirtieth two thousand fourteenth வந்துச்சு fifteen sorry fifteen ஜூன் thirtieth, two thousand fifteen க்கு வந்துச்சு அதுல நான் நாங்க போயி join ஆகணும் ஆஹ் நாங்க வந்து join ஆகணும் அஹ் joining date வந்து போன~ போனதுக்கு முன்னாடி நாங்க passport எல்லாம் ready பண்ணோம் எல்லா full struggle ஆ இருந்துச்சு அங்க அந்த time எல்லா data இந்த records எல்லாம் correct பண்ணி எல்லாம் ஆஹ் எல்லாரும் எடுத்து வச்சுட்டு joining date க்கு office போணும் office எவ்ளோ பெரிய office

காக்னிஸண்ட்ல three buildings இருந்துச்சு அதுல first building building தான் நாங்க போனோம் ஆஹ் நாங்க ஹம் four friends தேடி போனோம் அங்க first training ல போட்டுட்டாங்க எங்களுக்கு training வந்து, ஆஹ் வேற வேற place ல போட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரமா இருந்துச்சு ஆஹ் bus ல bus ல போறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதனால அதுலயும் morning early morning எப்படியும் நாங்க இருந்துச்சு six thirty எல்லாம் எழுப்பி நாங்க ready ஆகி seven thirty, seven thirty எல்லாம் அது lunch box எல்லாம் கட்டிட்டு போனோம் நாங்க evening வர்றதுக்குள்ள seven eight o'clock ஆயிடும் so எங்க friend எனக்கு எங்க friend க்கு bike scooty அஹ் இது பண்ணோம்

work பண்ணேன் அது நல்ல project அது ஆஹ் அங்கே almost six, seven months work பண்ணேன் அப்புறமா ஆஹ் அங்கே வந்து எங்களுக்கு lead வந்து small small mistakes பண்ணாங்கன்னு சொல்லிகொடுத்தாங்க ஆஹ் கொஞ்சம் திட்டுவாங்க but சொல்லிக் கொடுத்தாங்க அதுல நாங்க ஆஹ் two friends இருந்தோம் two friends இன்னும் நல்லா நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க நாங்க ஆஹ் beginners ஆ இருந்தோம் but எல்லாம் இப்போ SQL அதெல்லாம் ஆஹ் commands இந்த SQL commands எல்லாம் ஆஹ் data எல்லாம் check பண்ணோம் பெரிய happy வந்து பெரிய company பெரிய health care company இருந்துச்சு அந்த data check பண்றது அதுல இருந்துச்சு நாங்க எல்லாம் அதுல ஆஹ் இது testing பண்ணிட்டிருந்தோம் data அது correct ஆஹ் இருக்கா இல்லையா test பண்றது எங்க வேலை இருந்துச்சு நாங்க அஹ் test cases எல்லாம் எழுதி போட்~ எழுதணும் அப்படின்னு இருந்துச்சு seven months அங்க வேலை பார்த்தேன் அப்புறம் next project போனேன் அங்கேயும் இப்ப கூட அங்க அவ friend இருக்குறா அஹ் அவ friend இருக்குறா next அங்க three months எங்களுக்கு bench ல போட்டுட்டாங்க bench ன்னா ஆஹ் எதுவுமே வேலை இல்லை work உ கிடைக்கறதுக்கு try பண்ணிட்டே இருந்தோம் திரும்பியும் இன்னும் project ல work கிடைச்சிடுச்சி அங்க வேலை பண்ணனும் நல்லா friends எல்லாம் கிடைச்சாங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நாங்க நினைச்சோம்னா team lunch எல்லாம் போவோம் ஆஹ் sports எல்லாம் விளையாடுவோம் ஆஹ் lunch normal lunch க்கு எல்லா friends ஏறி போயி நாங்க எல்லாம் jolly யா இருப்போம் share பண்ணிட்டு சாப்பிடுவோம் அப்புறமா அப்புறம் life நல்லா இருந்துச்சு office லயே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 my friend இருந்தா அவ கூட பேசி பேசி ஆஹ் எனக்கு தமிழ் பேச வருது இப்போ அஹ் இப்போ தமிழ்நாடுல married ஆயி ஆயி ஆயிருக்கிறேன். அஹ் two thousand seventeen ல marriage அஹ் married ஆயி ஆனேன் அஹ் two thousand eighteen ல வந்து ஆஹ் girl baby எனக்கு ஆச்சு அவ பேர் ஃபாத்திமா இப்ப அவ நாலு வயசு இருக்கா school போயிட்டிருக்கா UKG school போயிட்டிருக்கா அவ வந்து எனக்~ எனக்கு தமிழ் பேச வரும் நல்லா பேசினேன் தமிழன்னா அதனால எனக்கு எதுவுமே problem இல்லை தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அதனால எதுவுமே problem இல்லை but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 அப்போ எனக்கு கஷ்டமா இருக்கு அவளுக்கு teach பண்றது, எனக்கு எழுதியும் but எனக்கு பேச வரும் அஹ் எல்லார்கிட்டயும் போயி போயி நான் வந்து எழுதி பேசுறது இது எழுதி படிக்கற~ படிக்கறதுக்கு தமிழ் ஆஹ் learn பண்ணிட்டிருக்கேன் ஆஹ் என் பொண்ணால நான் learn பண்ணிட்டிருக்கிறேன் தமி~ தமிழ் வந்து நல்ல language தான் அஹ் நான் தமிழ் movies எல்லாம் நான் விஜய் fan சின்ன வயசுல இருந்து பார்க்கிறேன் தமிழ் movies எல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் சூர்யா, விஜய்

இப்போ வந்து இப்போ வந்து இப்ப தமிழ்நாட்டுலதான் இருக்கிறோம் உம் உம் எங்க husband க்கும் தமிழ் அவங்க தமிழ் language நல்லா எழுதி படிச்சு பேசுறாங்க அவங்கெல்லாம் ஆஹ் அவங்கெல்லாம் தமிழ்தான் அவங்க கத்து~ கத்துக்கிட்டிருக்காங்க so உம் என் life நல்லா இருக்கு இப்போ அஹ் அஹ் அவ்வளவுதான் thank you ஆஹ் நன்றி வணக்கம் thank you hello

hello வணக்கம் ma'am இது wellness program center தானே ஆஹ் ஆமா ma'am திரிஷி wellness center ma'am ஆஹ் okay oaky ma'am அஹ் எனக்கு வந்து இப்போ என்னென்னா உடம்பு வந்து ரொம்ப fat டா இருக்கு ma'am அதை ரொம்ப கம்மி பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ma'am எந்த method லாம் உங்க கிட்ட இருக்கு நான் வந்து உங்க instagram page ல நான் வந்து எல்லாமே பார்த்தேன் ma'am ஆஹ் அதுல வந்து நல்ல comment லாம் கொடுத்து இருந்தாங்க நல்ல review லாம் கொடுத்து இருந்தாங்க உங்க இதுல வந்து நிறைய பேரு வந்தவங்க வந்து ரொம்ப slim ஆ இருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய reviews லாம் photos லாம் போட்டு இருந்தாங்க அதுக்காக தான் எனக்கு எனக்கு உடம்பு குறைக்கணும்னு வேண்டிதான் நான் வந்து உங்களுக்கு call பண்ணியிருக்கேன் நீங்க என்ன பண்ணுவீங்க வந்து எது எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னு கொஞம் explain பண்ணுவீங்களா ma'am கண்டிப்பா ma'am கண்டிப்பா இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட friends யாராவது எங்களோட wellness center க்கு வந்திருக்காங்களா இல்லன்னா first time வந்து நீங்க instagram page பாத்துதான் வர்றீங்களா இல்ல உங்க friends யாராவது உங்களுக்கு recommend பண்ணி இருக்காங்களா ma'am இல்ல friends தான் instagram பார்த்தேன் ma'am இருந்தாலும் friennds எனக்கு சொன்னாங்க அங்க போ நல்லா இருக்கும் நிறைய பேரு இது பண்ணி இருக்காங்க ரொம்ப இதா ஆகியிருக்காங்க அவங்க நல்லா இதெல்லாமே என்னெல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே அவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு அவ தான் எனக்கு சொல்லி கொடுத்தா அதனால தான் அஹ் உங்களுக்கு call பண்ணியிருக்கேன் இதுலயும் பார்த்தேன் website லயும் பார்த்தேன் ma'am உங்க இது instagram ல பார்த்துட்டு website ல என்ன போட்டு இருக்கீங்க அப்படின்னு website லயும் பார்த்தேன் website லயும் நல்ல reviews தான் ma'am நல்ல stars எல்லாமே உங்களுக்கு அதனால தான் உங்களுக்கே call பண்ணேன் ma'am எப்படி எந்த இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு okay ma'am okay நான் என்னுடைய எங்களுடைய center பத்தி உங்களுக்கு detail லா சொல்றேன் first உங்களோட name சொல்றீங்களா ஆஹ் ma'am என்னோட name வந்து ஏஞ்சல் ma'am

ஆஹ் நான் வந்து நாகர்கோவில்ல இருந்து பேசுறேன் ma'am okay ma'am நான் வந்து இப்போ கன்னியாகுமரில இருந்து பேசுறேன் இப்போ நாகர்கோவில்லயும் எங்களுக்கு ஒரு branch இருக்கு

so வந்துட்டு நீங்க எப்படி கன்னியாகுமரி center க்கு வரலாம்னு இருக்கீங்களா இல்லன்னா எப்படி ma'am இங்க வந்து நாகர்கோவிலுக்கு branch எங்க ma'am ஆஹ் okay ma'am okay அது okay ma'am உங்க first வந்து நாங்க online லயே நாங்க reviews லாம் கொடுக்குறோம் எப்படின்னா sometimes கொரோனா time ல நிறைய பேரால direct டா வர முடியல அப்படின்னா இந்தெந்த மாதிரி foods லாம் எடுக்கணும் இந்த மாதிரி walking போணும் இந்த time ல walking போணும் அந்த மாதிரில்லாம் நாங்க நிறைய reviews லாம் நாங்க கொடுத்து இருக்கோம் நீங்க direct டா வர மாதிரி இருக்கீங்களா இல்ல online லயே நாங்க சொல்லி தர்றது மாதிரி இருக்குமா ma'am உங்களுக்கு இல்ல ma'am நான் direct டாவே வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க எனக்கு doubt ட நான் வந்து clear ரா கேட்டுப்பேன் அப்படின்னு clear ரா பேசிப்பேன்ல ma'am உங்ககிட்டயும் அதனால தான் கேக்குறேன் எப்படி நான் வந்து இப்போ நாகர்கோவில் வந்தாலும் okay தான ma'am கன்னியாகுமரில நாகர்கோவில் பக்கம் தான் நாகர்கோவில்ல இருந்தாலும் okay தானே ma'am ஆஹ் okay ma'am okay இப்போ நாகர்கோவில் வந்தாலும் okay தான் கன்னியாகுமரி வந்தாலும் okay தான் ஆனா வந்து first வந்து நீங்க ஒரு three months வந்து daily வர்றது மாதிரி இருக்கும் ma'am leave எடுக்காம break விடாம ஒரு three month வந்து continuous ஆ வர்றது மாதிரி இருக்கும் ma'am உங்களுக்கு இப்போ வந்து quarantine நால எல்லாரும் வீட்டுல தான் இருக்கோம் ஒன்னும் இல்ல எங்களுக்கு college லாம் closed டா தான் இருக்கு இப்போ கொஞ்சம் இது தான open ல இருக்காங்க எங்களுக்கு college வந்து close பண்ணிட்டாங்க அதல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ma'am நான் வந்து daily வந்துடறேன் ma'am ஆனா ஞாயிற்று கிழமை மட்டும் என்னால வர்ற முடியாது ma'am அன்னைக்கு leave வா இருக்குமா இல்லன்னா அனைக்கும் உண்டா ma'am எங்களுக்கு இல்ல ma'am இல்ல weekly வந்து six days மட்டும் தான் இப்போ வந்து sunday sometimes வருவாங்க sunday வந்து எங்களுக்கு open தான் ஆனா இப்போ seven days may be seven days னா நீங்க six days வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா one day வந்து நீங்க leave போடலாம் okay okay அதுல வந்து one day leave போடலாம் அப்போ வந்து sunday leave போடலாம் இல்ல ma'am ஆஹ் okay ma'am okay இப்போ எங்களுக்கு seven days மே working days தான் இப்போ வந்து எங்களுடைய details first உங்களுக்கு சொல்றேன்

ஆஹ் first வந்து நீங்க எவ்வளோ KG இருக்கீங்க ma'am நான் ஒரு எம்பது KG கிட்ட இருப்பேன் ma'am okay ma'am நீங்க வருத்தப்படவே வேண்டாம் நாங்க வந்து எந்த ஒரு medical treatment உம் இல்லாம உங்களுடைய KG ய வந்து கம்மி பண்ணிடுவோம் நீங்க அதுக்கு பயப்படவே வேண்டாம் எல்லாமே sometimes நினைப்பாங்க எங்களுடைய எங்களுக்கு வந்து operation பண்ணிடுவாங்களோ இல்லன்னா வந்து medical சம்மந்தம்மா ஏதாவது tablet தந்து தந்து சாப்பிட வச்சிட்டே இருந்திருவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேரு பயந்து பயந்து வருவாங்க நானும் நானும் அப்படி தான் ma'am எல்லாருமே என்ன பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க ரொம்ப இதா இருக்கேன் அப்படின்னு ஆஹ் tablet சாப்பிட ரொம்ப பயம் ஏதாவது இப்போ side effect ஆகிடுமா அப்படின்னு பயந்து பயந்து தான் வந்து சாப்பாடு குறைச்சி குறைச்சி பார்த்தேன் இருந்தாலுமே weight loss ஆகல ma'am exercise பண்றேன் இருந்தாலுமே நான் வந்து என்னனா சில time தொடர்ந்து பண்ண மாட்டேன் start பண்ணுவேன் ஆனா தொடர்ந்து அந்த time க்கு பண்ண மாட்டேன்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 இப்போ sometimes எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இருந்தே எல்லாரும் youtube பாக்குறாங்க youtube பார்த்தே கத்துக்கிட்டு one month லயே வந்து கத்துக்கலாம் அப்படின்னு sometimes வந்து headline போட்டுருப்பாங்க அதை பார்த்துட்டு எல்லாரும் உள்ள போய் என்ன பண்றாங்கன்னா one month ல நம்ப சிக்கரோம் வந்து lean ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்றது மாதிரியே பண்றாங்க continuous ஆ two days பண்றாங்க ஆனா அதுக்கு அப்பறோம் அவங்களுக்கு body pain லாம் வர்ற start ஆகுது அந்த மாதிரியெல்லாம் பண்ண கூடாது ma'am one day க்கு வந்து ஒரு limit இருக்கு இப்போ sometimes இப்போ youngsters னா பரவால்ல ஒரு ஒரு two hour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 அதெல்லாம் நீங்க doctor consultancy இல்லாம பண்ண கூடாது ma'am நீங்க youtube ல வந்து அவங்களுடைய gains க்கு ஏத்த மாதிரியும் அவங்களுடைய KG க்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி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

நீங்க eighty KG அப்படின்றப்போ உங்களுக்குன்னு ஒரு exercise இருக்கும் starting லயே அதெல்லாம் நீங்க முடிச்சி முடிச்சி வர தான் அதுக்கப்பறம் தான் hard ஆ உள்ள exercise லாம் பண்றது மாதிரி இருக்கும்